ஆஹ் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் வயலை தரிசா போட்டுட்டு அது மேல கொண்டுட்டு போய் இந்த சாண உரம் அஹ் மாட்டு சாணம் இந்த ஆடு கழிவுகள் இதெல்லாம் கொண்டுபோய்தான்லே வயலில கொட்டி வ வண்டிய விட்டு அடிச்சு அதை மண்ணோட மண்ணா கலந்து அது மக்குற வரையிலும் wait ப இது பண்ணி பொறுத்திருந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க இப்போ என்னனா ஆனாவூனான்னா எடுத்தா potash நாலு மூட்டை எடு அப்படி urea ஐந்து மூட்டை எடுன்னு வீடு full ஆ வெறும் urea மூட்டையா அடுக்கி வச்சுருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றிங்க அதித்தி அதை நானும் சின்ன வயசுல எங்க அப்பா இப்படிதான் பண்ணுவாரு வீடு full ஆ இருக்கும் அதை நான் ஒரு காலத்துல வந்து எதோ சாப்புட்ற பொருளு அப்படின்னு நெனச்சு பாத்துட்டேன் அப்பறமா எங்க அப்பா சொன்னாரு அது வந்து அஹ் வயலுக்கு போடுற உரமாம் ஆம் அப்படியா அனிதா ஆமா அது வயலுக்கு போடுற உரம்தான் அது எல்லாமே வந்து chemicals நால ரசாயனத்தையும் ரசாயனத்தை பயன்படுத்தி உருவாக்கி நம்ம நாட்டோட மண்ணோட வளத்தையே அழிச்சுட்டு வர்றாங்க ஆஹ் முன்னெல்லாம் இந்த வாழைப்பழ தோலு, வெங்காயம் வெங்காயத்தோட தோலு இந்த மாதிரி சின்னசின்ன காய்கறியில இருந்து வர்ற கழிவதான் use பண்ணி நம்ப உரம் போட்டுட்டு இருந்தோம் ஆனா இப்போ அது எல்லாமே அ எங்கெங்கயாவது தயாரிச்சு விக்கிறாங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்து சுலபமா பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கு அப்படியா அனிதா correct தான் நீங்க சொல்றதும் சரிதான் ஆஹ் இப்போலாம் என்னபண்றாங்கன்னா வந்து ஏதோ பசுந்தாழ் உரமாமே அத போடுறாங்க இப்முன்னாடியெல்லாம் பரவா முன்னாடிய விட இப்போ ஓரளவுக்கு இயற்கை உரத்தைதான் போடணும்னு இ இப்போ நம்ம வளர்ந்து வர்ற பசங்கல்லாம் யோசிக்கிறாங்க முன்னாடி இருந்ததுதான் இப்போ நமக்கு நல்லது அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தனும் என்னன்னத்தயோ போட்டு போட்டு செத்துக்குட்டு இருக்குறாங்கே என்ன அனன்யா நீ என்ன நெனைக்கிற அத பத்தி ஆஹ் எனக்கும் பொருத்தவரைலையும் எங்க வீட்டு வயல்லலாம் அஹ் இந்த potash உ urea போடுறத்துக்குன்னே

சும்மா சும்மா ஆஹ் ஒரு போகத்துக்கே நாலு தடவை வெறும் வ வ எருவா போட்டே ரொப்புறாங்கே என்ன பண்ணுறது இல்லனா அது வளஞ்சு போச்சுன்னா

ஏதோ பஞ்சகவ்வியமாமே அத பத்தி எதாவது கேள்விபட்டிருக்கியாடா அனிதா ஆஹ் நா இத பத்தி school ல படிச்சுருக்கேன் ஒரு ஐந்து வகையான பொருள்களை வச்சு தயாரிக்கிறதுதான் பஞ்சகவ்வியம்

எனக்கு அதிகமா தெரியாது எங்க அப்பாரு எப்ப பார்த்தாலும் urea மூட்டையோடதான் போவாரு அதான் எனக்கு தெரியும் உங்களுக்குதான் தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க அனிதா ஏ ஐந்து பொருள்ன்னு மட்டும் தெரியும் பஞ்சகவ்வியம் வச்சு அ ஆனா அது எந்தெந்த பொருள்னு எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு எதாவது தெரியுமா அதித்தி அதுவா யோசிக்கணும் ஆஹ் எதோ சொல்லுவாங்க ஐந்து பொருள் நீங்க சொல்றதும் சரிதான் சரி ஆஹ் இப்போ நெல்லு விளைய வைக்கிறது பத்தி எதாவது உங்களுக்கு தெரியுமா மொதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எதாவது தெரியுமா உங்களுக்கு நெல்ல பத்தி என்ன தெரியும் வெயில் காலத்துல தான் most ஆ வந்து அத வந்து விளைவிப்பாங்க அப்படின்னு தெரியும்லே அஹ் மத்தபடி நமக்கு சாப்புட்ற வேலைதான்லே வேற ஒன்னும் அதபத்தி பெருசா ஒன்னும் தெரியல தஞ்சாவுர்லே இருக்கோம்னு தான் பேரு அந்த side போனா தானே இன்னும் இன்னோன்னு கூட எனக்கு நியாபகம் வருது ஐந்து பொருள்னு சொன்னபத்தியா இப்போதான் எனக்கு நியாபகம் வருது பஞ்சகவ்வியத்துக்கு என்னென்னலாம் சேர்ப்பாங்க அப்படின்னுட்டு ஏதோ பச்சை வ பசுஞ்சாணமாமே இந்த மாட்டு சாணம் இருக்குல்ல அதுவந்து ஐந்து kilo சேர்ப்பாங்கலாம் பசுமாட்டு சிறுநீர் இருக்கு தெரியுமா அதுலே மூனு liter சேர்ப்பாங்கலாம், பசுமாட்டு பால் இருக்குல்ல அத வந்து ஒரு ஒ ரெண்டு liter சேர்ப்பாங்கலாம் அப்பறம் தயிர் ஒரு liter பசுமாடு எல்லாமே பசுமாடுதான்லே அப்பறம் நெய் ஒரு litre, கரும்புச்சாறு, நாட்டுச்சக்கரை இதெல்லாம் வந்து மூணு liter ஒரு kilo இளநீர் மூணு liter வாழைப்பழம் பன்னிரெண்டு அப்பறம் எதோ கள்ளாமே அத ஒரு liter சேர்ப்பாங்கலாம் பஞ்சகவ்வியம்ன்னு சொல்றாங்க ஆனா ஒன்பது பொருள் சொல்றானுங்க என்னத்த சொல்றது அனிதா அதே தான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு இப்போ city side லேலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு வந்து இயற்கையா விளைவிக்கிற காய வாங்கணும் எதுவுமே கலப்படம் இல்லாம இருக்கணும் அப்படி சொல்லிதான் நினைக்கிறாங்க கிராமத்து side லேலாம் எப்படி அனன்யா

எங்க வீட்ட பொருத்தவரையிலையும் எங்க வீட்டுலே வாழைமரம் எல்லாமே இருக்கு அஹ் செடி மொதக்கொண்டு எல்லாமே இருக்கும் அப்படியே இல்லன்னாலும் யாரவது ஒருத்தவங்க வீட்டிலே காய்கறி சாகுபடி பண்ணீருப்பாங்க kilo கணக்குலலாம் விற்கும்போது அதோட ரெ அதோட விலை வந்து அங்க கம்மியாவே இருக்கும் எங்க ஊர பொருத்தவரையிலையும் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இதுலே கீரைதான் எங்க வீட்டிலலாம் அதிகமா சேர்த்துக்குறது கீரை அ, வாழைமொட்டு, வாழைக்காய் மாங்காய் எங்க வீட்டிலே இருக்கு அதே மாதிரி தேங்காய் இதெல்லாமே நம்மள சுத்தி நிறையாவே இருக்கு அதனாலே அதவச்சே எங்க வீட்டிலலாம் எப்பயுமே அதுதான் சாப்பாடு அஹ் அது பொருத்தவரியிலையும் எங்க வீட்டிலேலாம் வந்து இந்த இயற்கைலயே கிடைக்கிற இப்போ தோசைனா வெறும் மாவுதோசைதான் ஊத்தி திங்கிறாங்க ஆனா எங்க வீட்டுலலாம் ஆப்பம் ஆஹ் இல்லன்னா மொடக்கத்தான் தோசை, கல்லார முருங்கை இலை இதுமாதிரி தான் போட்டு சாப்பிடுவோம் ஆனா இப்போ இருக்கவங்கே வெறும் எதோ ஆஹ் ஒ என்னது ஆள் பாத்தா ஒள்ளியா இருக்குது அது ஒரு தோசைன்னு சாப்புட்றாங்க என்ன சொல்லுறது இத பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா அதித்தி

இப்போ எதோ வந்து ice cream தோசையாம்லே அது வேற சாப்புட்றானுவ எப்படிதான் இந்த கன்றாவிய சாப்புட்றானுவளோ னம்ம ஊருலேலாம் மொடக்கத்தான் அது இதுன்னு சாப்புட்றோம் ஆனா இவனுங்க இத புடிச்சு திண்றாங்க ஏனுங்க அனிதா நீங்களும் சென்னைதானே சாப்புடுவிங்களா என்ன நா அதெல்லாம் சாப்பிட்டது இல்லை நா இங்கே சென்னைலே இருக்கேன்னுதான் பேரு ஆனா சாப்புட்றது எல்லாமே சாதாரண தோசை, கீரைதோசைலாம் தான் எங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவோம் நாங்க எங்க வீட்டிலேயே கத்தரிக்காய் செடி, சுண்டைக்காய் செடியெல்லாம் வச்சுருக்கோம் எங்களுக்கு தேவைன்றப்போ செடிலே இருந்து பரிச்சு சாப்பிட்டுதான் பழக்கம் ஆஹ் இதுலயே ஆஹ் இந்த செடிங்க போட்றதுலயே நிறைய விஷயம் இருக்கு ஒரு செடிய வச்சோனே அது வளராது அஹ் விதை போடுவோம் ஆனா அதுக்கு முன்னாடியே வயல வந்து நல்லா உழுதுபுட்டு அஹ் அதா பாரு கட்டீட்டு அதுக்கு அப்பறம்தான் செடியோட விதையைவந்து போடுவோம் செடி விதை போடுறது அதுக்கும் மேல விதையை எல்லாத்தையும் தூவதான் செய்வாங்க ஏனா நம்ம வந்து acre கணக்குலே போடுறதுனாலே எங்க வீட்டிலேலாம் acre கணக்குலே போடுறதுனாலே தூவதான் செய்வாங்க எனக்கு அதுலே போடுறதுலே எள்ளுதான் புடிக்கும் நா எள்ளுனா உடனே வயலுக்கு போயிடுவேன் ஏனா எள்ளு போடும்போது அந்த மண்ண வந்து ஒரு சாலுக்கு ஒரு நாலுசால் ஓட்டி நல்ல மண்ண வந்து ரொம்ப பதமா அப்போ அந்த எள்ள தெளிக்கும்போது அந்த தெளிச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க எள்ள வந்து எறும்பு தூக்கிட்டு போயிடும் நம்ப எந்த அளவுக்கு தெளிச்சுட்டு அந்தாண்ட வயலுக்கு போய் தெளிக்கிறதுக்குல்ல எல்லாம் வந்து மொய் மொய்ன்னு தூக்கிட்டு ஓடிடும் அதனாலே என்ன பண்ணுவாங்க இந்த வ தென்னை மட்டை இருக்குல்ல இந்த தென்னை மட்டைய வ வெட்டி கீழே இறக்கி அத வச்சு அந்த த விதைச்சிருக்க பகுதி எல்லாத்திலையுமே அந்த தென்னை ம தென்னை மட்டை போட்டு இழுத்துக்குட்டே போவாங்க இழுத்துட்டு போனதுக்கு அப்பறம் அப்பறமேட்டு என்னபண்ணுவாங்க விதைச்கு முடிச்சோனே தண்ணீய தொறந்து விடுவாங்க அஹ் எங்க வீட்டு மின்சார நீர்பாய்ச்சுரத வச்சு தண்ணீய திறந்து விட்டா அதுபாட்டுக்கு போகும் போய் correct ஆ அதுக்கான அளவுக்கு தான் தண்ணீர் விடணும் அளவுக்கு மீறி தண்ணீர் விட்டோம்னு வச்சுகோங்க எல்லா விதையும் பாருங்க அந்த side போயிடும் இதபத்தி உங்கலுக்கு எதாவது தெரியுமா அதித்தி எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நா நேருலே பார்த்ததுலாம் இந்த கத்தரிக்காய் பறிக்கிறது அவங்க போட்டு வச்சுருப்பாங்க அத போய் பறிக்கிறத பாக்க போவேன் சின்ன வயசுலே எங்க அம்மா வந்து கத்தரிக்காய் பறிக்கிறது வெண்டக்காய் பறிக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க

சும்மா கத்திரிக்காய், வெண்டக்காய் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் எங்க அப்பா தான் அது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க நா பெருசா அதை கவனிச்சுக்கிட்டதெல்லாம் இல்ல எங்க அப்பா வெண்டைக்காய் பறிக்கிறப்ப

எனக்கெல்லாம் வந்து அதுலே ரொம்ப ஆர்வம் அதிகம் எங்க வீட்டிலே சும்மாவே இருக்க மாட்டாங்க எதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங் எதாவது ஒரு பூச்செடி வச்சு நட்டு வச்சு அது வவளரணும்னு சுத்தீலும் எதாவது ஒரு வேலை பாத்துக்கிட்டே இருப்பாங்க காலைலே எழுந்திருச்சேன்னா அதுல இருந்து அதுதான் வேல பூச்செடி வைக்கிறதுதான் வேலை எங்க அம்மா என்ன திட்டுறதுதான் வேலை அதுக்கு என்ன பண்ணுறது நா எள்ளு வைக்கும்போது அந்த தண்ணீயெல்லாம் விட்டோம்னா எள்ளு வந்து வயல்ல போட்டிருந்தோம் அப்படின்னா ஆஹ் அந்த எள்ளால வந்து ஆடு மாடுலாம் வந்து அதிகமா எள்ளு மட்டும் சாப்பிடாது அதுதான் இதுல ஒரு நன்மையே ஏனா மத்ததுலாம் போட்டோம்னா உழுந்துலாம் வச்சுக்கோங்களேன் ஆடு மாடுலாம் மேஞ்சுட்டு போயிடும் இதே ஒரு எள்ளுன்னா அந்த அத வந்து சாப்பிடாதுங்க அந்த செடிய சாப்பிடாதுங்க ஆனா அதுலேயும் காஞ்ச ஆடு, மாடு இருக்கும் வந்து சாப்பிட்டு போயிடும் அந்த இதுலாம் உங்களுக்கு இருக்கு நா உங்களுக்கு கொஞ்ச கொஞ்சமாவே சொல்றேன் அதித்தி எள்ள வச்சு உங்களால என்னல்லாம் பண்ண முடியும் அதுலா எதாவது தெரியுமா சொல்லுங்க எள்ள வச்சு கொழுக்கட்டை பண்ணலாம்லே எனக்கு அது நல்லா தெரியும் எள்ள வச்சு கொழுக்கட்டை சாப்பிடோம் அப்பறம் வந்து வெல்லம் வச்சு எள்ளு அரைச்சு அதெல்லாம் வந்து ஒருசில மாதவிடாய் பிரச்சனை இருக்குறவங்கலாம் சாப்பிடுவாங்க இதபத்தியெல்லாம் தெரியும் எள்ள எப்படி விளைவிப்பாங்க அதுவும் னெல்லு மாதிரி தான்னு நினைக்கிறேன் அப்படிதானேலே அனன்யா அது நெல்லு மாதிரி கிடையாது ஏ எள்ளு வந்து

இதே எள்ளு நம்பளா போட்டு எடுக்கும்போது அத அடிக்கும்போது பாத்தன்னா ஒரே ஒரு நாள் தான் அத காய வைப்போம் காய வச்சா அப்படியே வெடிக்கும் வெயில்ல இருக்கும்போது பெரிய படுதாவா போட்டு காய வப்பாங்க எங்க பெரிய களம்லாம் சொல்லுவாங்க அந்த களத்துலே போட்டு அடிக்கும்போது சும்மா காய வச்சோன்னா போதும் ஒரு ரெண்டு மூனு நாளு காய வைப்பாங்க பெரட்டி பெரட்டி காயவைக்கும்போது அப்படியே தலைகீழ எடுப்பங்க அதுலேயிருந்து எள்ளு அத சலிச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்ன எள்ள வந்து பாத்து சலிக்கணும் ஏனா பறந்துரும் குட்டி எள்ளுதானே அதுனாலே அது பறந்துரும் அதை எடுத்துட்டு போய் காய வச்சு அத நல்லெண்ணை ஆடுனாங்க அப்படின்னா உண்மையான அந்த உ original நல்லெண்ணை அப்படிம்பாங்க ஆனா இது கடைலேலாம் வாங்குறது duplicate அது original நல்லெண்ணை சரியான கசப்பு கசக்கும் அதான் நல்லெண்ணை ஆன எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டிலே ஐந்து liter மட்டுமே போட்டிருந்தாங்க நா ஐந்து liter நல்லெண்ணை எனக்கு மட்டுமே காளியாகிடுச்சு அப்போ பாத்துக்கோங்க நா எவ்வளோ நல்லெண்ணை திம்பேன்னு அஹ் அனிதா உங்களுக்கு நல்லெண்ணை பிடிக்குமா எள்ளு பத்தி எதாவது து தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல நெல்ல பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க எள்ளு உருண்டை தருவாங்க எனக்கு எதாவது மாதவிடாய்லே பிரச்சனை வந்தா அது குடுத்தா சாப்பிடமட்டும் தெரியும் அப்பறம் எள்ள வச்சு கொழுக்கட்டைலாம் செய்வாங்கன்னு நம்ப அதித்தி சொல்லிதான் தெரிஞ்சுகிட்டேன்

normal ஆ கொழுக்கட்டை எப்படி பண்ணுவாங்க அதுக்கு பதிலா தேங்காய் கொழுக்கட்டை சாப்பிடுயிருக்கீங்களா அனிதா தேங்காய் கொழுக்கட்டை சாப்பிட்டிருக்கேன் அதே மாதிரிதான் அனிதா அதுக்கு பதிலா எள்ளு வந்து வெல்லத்துலே வச்சு வெல்லவெல்லம் இதெல்லாம் கலந்து அப்படியே எள்ளெல்லாம் வருத்து அரைச்சு அத அப்படியே உள்ளர வைப்பாங்க அவளோதான் அஹ் இதுவரைக்கும் அதை சாப்பிட்டது இல்லன்றதுதான் அதிசயமா இருக்கு அனிதா என் ஆளுக்கு எள்ள பத்தி சொன்னோனே அடுத்து அதித்திக்கு நியாபகம் வர்றது கொழுக்கட்டை தான் தெரியுது எப்படி கொழுக்கட்டை திம்பான்னு

உம் பரவாயில்ல அதித்தி அஹ் விவசாயத்துலே இல்லன்னாலும் சாப்புட்றதுல் correct ஆ இருக்கான் அதயாவது தெரிஞ்சு வச்சிருக்கான் அனிதாவுக்கு அதுவும் தெரியாது போலருக்கு சரி okay நீங்கலே சொல்லுங்க அனிதா நா இங்கே நகரத்துல வளந்த பொண்ணு அதனால எனக்கு அதபத்தி பெருசா எதுவும் தெரியாது காதால கேட்டிருக்கேன் இங்க இருக்க சில பேரு அவங்கவங்க வீட்டிலயே சின்ன சின்ன தோட்டம்லாம் வச்சு பாத்துக்குறாங்க எங்க பக்கத்து வீட்டுல கூட ஒரு அக்கா மாடியிலயே தோட்டம் வச்சிருக்கு நிறையா செடியா வச்சிருக்கு அந்த அக்கா அன்னக்கி ஒருநாள் தக்காளி நிறையா கொடுத்துவிட்டாங்க எங்க வீட்டுக்கு அதுல இருந்து எனக்கும் ஆசையா இருக்கும் நானும் இதெல்லாம் பண்ணணும் எங்க வீட்டிலே அப்படி சொல்லிட்டு ஆனா என்னோட நேரம் எனக்கு செ அமையா மாட்டேன்னுது நீங்க அந்த்மாதிரி எதாவது பன்ணீருக்கீங்களா அனன்யா ஆஹ் எங்க வீட்டிலே இருக்குது

கிராமத்துலே எல்லாமே நிறையா இருக்குமா நம்ம அந்தாண்ட நகர்ந்து போனோம்னா இந்தாண்ட வாழைமரத்தையே காளிபண்ணீரும் நானும் பல வருஷமா ஒரு செவ்வாழைய வச்சு கெளப்பிக்கிட்டு இருக்குறேன் பைத்தியக்கார பைத்தியம் வந்து மேஞ்சுட்டு போயிருச்சு ஆனா மத்த மரம்லாம் நல்லா வளந்த்துருச்சு எங்க வீட்டிலே பொருத்தவரையிலும் பம்புலுமாஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு அதையெல்லாம் ஒன்னும் பாக்கல நா ஒரே ஒரு செவ்வாழைதான் வளக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை அதை மட்டும் திண்ணு வச்சுருக்குங்க இப்போ இடையிலே ஊருக்கு போய் பாக்குறேன் திண்ணு வச்சுருக்குங்க அட வயித்தெரிச்சல் போச்சுங்க என்ன பண்ணுறது அதித்தி நீங்க எதாவது வச்சுருக்கீங்களா சொல்லுங்க

நீ வந்து பாதுகாக்குறேன்னு சொன்னோனேதான்லே எனக்கு ஒன்னு நியாபகம் வருது சின்ன வயசுல எங்க வீட்டுல வயல் இருந்துச்சு அப்போ வந்து பரங்கிக்காய் போட்டிருந்தாங்கே சோளக்காட்டு பொம்மைக்கு பதிலா எங்கள நிறுத்தி வச்சுட்டாங்கே அதுதான் பெருங்கொடுமையே அதெல்லாம் பாத்து நாங்க வந்து காக்கா, ஆடு, மாடு எதுவும் வரக்கூடாதுன்னு தட்டு ஒன்னு தூக்கிக்குவோம் டொங்கு டொங்கு டொங்குன்னு அத போட்டு அடிச்சுட்டு இருப்போம் அதை இப்போ நெனச்சாகூட எனக்கு சிரிப்பு தான்லே வருது சே என்ன அனிதா நீங்க அந்த மாதிரி அனுபவம் பட்டிருக்கீங்களா

அந்த செடிய எடுத்துட்டு வந்து நா நட்டுவச்சு இப்போ வரைக்கும் நா அதை பத்தரமா பாத்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன் சிவப்புகொய்யா காய்க்கும் எங்க வீட்டில நா அதை பரிச்சு எடுத்துட்டு போய் என்னோட கல்லூரில படிக்கிற என்னோட நண்பர்களுக்கு அப்பறம் எங் எங்க வீட்டிலே இருக்க எல்லாரோட சேர்ந்து சாப்பிடுவோம் பரவால்ல அஹ் அனிதாவுக்கு ந அந்த இதுலலாம் ஈடுபாடு இருந்துருக்கு இவ்வளோ நாளா ஒரு கொய்யாகன்ன பாத்து பாத்து வச்சுருக்காங்க நம்ம அதித்தி ஒரு நாளு என்ன பண்ணா இந்த மரத்துல இருக்கிற கொய்யாக்கவ பிச்சு பிச்சு திண்ணுட்டு இருந்தா கடைசியிலே அந்த கொய்யாக்காய் மரத்த வேரோட பிடிங்கி அந்தாண்ட எரிஞ்சுப்புட்டாங்கே இது உங்களுக்கு தெரியுமா அனிதா இல்லையே எனக்கு தெரியாது அனன்யா என்ன அதித்தி சோகமா ஆகிட்டியா கொய்யாக்காய் மரத்தபத்தி சொன்னோனே ஆமா ஆமா நம்ம அலுவலகத்துல அதெல்லாம் பண்ணாங்க எனக்கு வயித்தெரிச்சலா போயிருச்சு ஏன் ஐயா அப்படி பண்ணாருன்னு ஒரே கஷ்டமாகிருச்சு அதாதான் எப்பவும் குரங்கு மாதிரி தாவி தாவி கொய்யக்காவா பறிச்சு சாப்பிட்டுக்குட்டிருந்தோம் அதயும் பிடிங்கி பறிச்சு தூக்கி போட்டாரு ஏதோ நம்ம அலுவலகம் அழகா இருகணுமாமா அது பாக்க அசிங்கமா இருக்காம் அத வச்சா அதனாலே அத வெட்டி தூக்கி தூர போட்டாரு அதை நெனச்சாலும் இன்னமும் எனக்கு மனசு வலிக்குது அனன்யா

சரி அனன்யா நீ சொன்னா சரிதான் நான் கூட இன்னைக்கு காலைலே ஒரு கொய்யா மரத்த பார்த்தேன் குட்டியா மரம் இல்ல செடி இனிமேல் தான் வளந்து அதுக்காக wait பண்ணி காத்திருந்து சாப்பிடணுமா அத நெனச்சாலே கஷ்டமாதான் இருக்கு என்ன அனிதா வேற எதாவது இருக்கா நீங்க சொல்றது

உங்களுக்கு வேணுன்னு நீங்க நெனச்சிங்க உங்களுக்கு அது ரொம்ப பிரியம்னா எனக்கிட்ட சொல்லுங்க நா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தர்றேன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் சொல்றேன் வந்து சாப்புட்றது பத்தி பேசுனது போதும் நம்ம வந்து அஹ் இதுக்கு முன்னாடி என்ன என்னத்த பேசிக்கிட்டு இருந்தோன்றதையே மறந்துதுட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டோம் அதுலயே தெரியுது நம்ம ஒரு சாப்பாட்டு பிரியர்கள் என்று நம்ம வந்து உரத்த பத்தி பேசலாம் எதாவது சொல்லு அனன்யா உரத்த பத்தி உரத்த பத்தி சொல்றதவிட வயல்ல வந்து first உ அஹ் நடவு பண்ணுறது பத்தி நா சொல்லுறேன் உங்களுக்கு நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாத்தாங்கால்னு ஒன்னு போடுவாங்க நாற்றாங்கால் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படி போடுவாங்க அப்படின்னா ஆஹ் first உ வயல்ல வந்து அஹ் விதையிடுறதுக்காக அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடத்த போடுவாங்க போட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் அஹ் நாலு acre னா இவ்வளவு தூரம் ஐந்து acre னா இவ்வளோ தூரம் தொலைவு அப்படியே சொல்லீட்டு போட்டு அஹ் நம்ப எவ்வளோ வந்து விதை விதைக்க போறோமோ அதை பொருத்து இருக்கும் முன்னாடியெல்லாம் கைவிதை விட்டு இப்போ வந்து அதை வந்து அஹ் பா இது machine மூலம் மூலியமா ந நடவு செய்றதுனாலே அதுக்குன்னு தனியா விதை இருக்கும் ஒரு polythene cover அ வச்சு அது மேல ஒரு tray மாதிரி வச்சு அது அதுல மண் அள்ளி full ஆ இதுபண்ணி கைய்யாலையே விதைச்சு விட்டுருவாங்க அது ஒரு குறிப்பிட்ட அதுக்கு மேல வந்து வைக்கோல போட்டு தண்ணிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிப்பாங்க அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்பறம் போய் பாக்கும்போது அது வேமொளச்சு வரும் அப்பறம் அது மேல இருக்குற வைக்கோலலாம் எடுத்துட்டு அப்பறம் தண்ணீய lite ஆ தெளிக்க ஆரம்பிப்பாங்க அது நல்லா வளந்துரும் அத பாதை என்னான்னு சொல்லுவாங்கன்னா cake நாத்துன்னு சொல்லுவாங்க இதபத்தி நீங்க தெரிஞ்ச கேள்விப்பட்டிருக்கீங்களா அதித்தி அஹ் நாத்து நாத்து நடுறதுலாம் தெரியும்தான் பாத்திருக்கேன் பாக்க அழகழகா ஒரு நமுன்னாடியெல்லாம் வந்து எங்க அம்மாலாம் அதை பண்ணுவாங்க அது நாலு ஐந்து நம்ம அம்மா மாதிரியே ஒரு நாலு ஐந்து பேருவந்து பாட்டு பாடிட்டுலாம் பண்ணுவாங்க அதை பாக்கவே நல்லா இருக்கும் தெரியுமா அனிதா இந்தமாதிரியெல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க இப்போ அனன்யா சொன்னதுனால தான் நட்றது நாத்து நட்றத பத்தி நா இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பெருசா இதுல அவ்வளோ ஒன்னும் அறிவு இல்ல எல்லாமே புத்தகத்துல இருந்து படிச்சு தெரிஞ்சிருக்கேனே தவிற இதை எதையுமே நேருல பாக்குற கொடுப்பனை எனக்கு இல்லை இத பத்தி நீங்க மேல் நிறையா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அனன்யா ஆஹ் சொல்லுறேன் அப்பறம் என்ன பண்ணுவாங்க இதுவே கைய்யால விட்ட நாத்துனா நல்ல அஹ் ஆரோக்கியமா உயரமா வளர்ந்திருக்கும் cake நாத்துனா குருசின்ன சின்னதா இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அதை ஒரு இருபது நாளுக்குள்ள அதைவந்து இருபது பதினைந்து நாளுக்குள்ளேயே நல்லா வளந்துரும் இருபது நாளுக்குள்ள அதை வந்து நம்ப என்ன பண்ணீரனும்னா நடவு செஞ்சுறணும் அப்படி இல்ல

அதை எடுத்துட்டு போய் நம்ப எத்தனை acre தண்ணிய விட்டு விழுது சாலு சாலடிப்பாங்க அத முடிச்சு கொண்டுபோய் எல்லாத்தையும் நடுவுல வச்சு அதுக்கு ஒரு ஐந்தாறு ஆளு எடுத்துட்டுபோய் ஒருஒரு இடத்துல வைப்பாங்க நடவு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு

உம் மொதல்ல urea போடுவாங்க போட்டு அடி உரம்னு சொல்லுவாங்க அடி உரம் போட்டதுக்கு அப்பறம் தான் அதுவந்து கெளம்பும் கெளம்புனதுக்கு அப்பறம் அப்பறம் தண்ணீர் அந்த தண்ணீர் இருக்கணும் அநடவு செஞ்ச வயல்ல எப்பயுமே தண்ணீர் இருக்கும் தண்ணீர் மட்டும் இல்லாம இருக்கக்கூடாது அப்பறம் ஒரு ஒரு மாசத்துலையே களகளை வந்துரும் களை நிறையா இருக்கும் அந்த செடி தேவையில்லாத செடி அதெல்லம் இருக்கும் இதெல்லாம் நீ பாத்திருப்பியே அதித்தி உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் பாத்திருக்கேந்தான் ஆனா ஏதோ ஒரு அறியாத வயசுல இதெல்லாம் பாத்ததுதான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல எங்களயெல்லாம் அங்க அழைச்சுட்டுபோக மாட்டாங்க அது கிராமம்ல அதனால நாங்க அங்கேயெல்லாம் நாம போகவும் மாட்டோம் வரவும் மாட்டோம் அதனால அந்த அளவுக்கு தெரியல இதெல்லாம் book ல படிக்கிறதுனால தான் எனக்கே தெரியுது அதுதான் வந்து பெரிய அதிசயம் கிரமத்துல இருந்துக்கிட்டே எங்கள அங்கேயெல்லாம் விடலன்றதுதான் அதிசயமா இருக்குது அனிதாவுக்குலாம் தெரியலன்றது ந

என்னையெல்லாம் எங்க அப்பாரு ஒரு பொண்ணாவே வளக்கல எப்போ பாத்தாலும் டேய் அந்த சட்டைய போடாத இந்த ஆம்பள பிள்ளை போட்ற சட்டையதான் போடணும்னு எங்க அண்ணன் போட்ற சட்டையதான் எடுத்து கொடுப்பாரு அட இவரு வேர ஒருத்தவரு அப்படின்னு அப்பயிலே இருந்து வளர்த்து பழக்கிப்புட்டாரு வயலுக்கு போனோம்னா அழைச்சுட்டு போய் போட்டு மிதி மிதின்னு சேர்த்துவச்சு மிதிச்சுருவாரு அதெல்லாம் ஒரு காலம்ங்க எங்க அப்பாரு அஹ் அதே மாதிரி எதா இருந்தாலும் தென்னைமரம் ஏறி சொ ஏற்றதுல இருந்து வண்டி ஓட்டுறதுலேயிருந்து எல்லாத்துலையுமே பழக்கிவிட்டாரு என்ன பாத்தா பொண்ணு மாதிரி அவரு வளக்கவே இல்ல எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல எதோ ஒரே ஒரு பொண்ண மட்டும்தான் பொண்ணா வளத்திருக்காரு என்ன செய்யிறது உங்க வீட்டுலலாம் அழைச்சுட்டு போகல நீங்கலாம் குடுத்துவச்சவங்க என்ன அப்படியா என்ன அதித்தி உம் correct தான் என்ன பண்றது சரி அதை விட்டுத்தள்ளு ஆம இந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்னா என்னன்னு தெரியுமா அனிதா உனக்கு ஆஹ் வயல்ல வெளஞ்சு வர்ற பயிர் மேல சில பூச்சிகள்லாம் வந்து பயிர அரிக்க ஆரம்மிக்கும்

நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறிங்க அனன்யா உங்க ஊருல எப்படி அஹ் இயற்கையா பூச்சிக்கொல்லி மருந்து எதாவது தயாரிப்பாங்களா இல்ல எனக்கு தெரிஞ்சதுதான் அதுங்கயெல்லாம் மருந்து வந்து அஹ் எனக்கு தெரிஞ்ச காலத்துலலாம் இல்ல அதுக்கு அப்பறம் என் நா சின்ன வசுல இருக்கும்போதுலாம் இல்ல அப்பறம் நா வளர வளர அதெல்லாம் பாக்கும்போது அஹ் இப்போலாம் வயல்ல நிக்கிறவைங்க ஒரு sprayer ஓட அந்த sprayer ஒன்னு இருக்கும் மருந்து அடிச்ச்மனியமாவேதான் இருக்கங்கே முன்னடியெல்லம் இப்படி கிடையவே கிடையாது மகசூழ் அதிகமா இருக்கணும் அஹ் பூச்சி வந்து எதுலையும் அரிச்சிரக்கூடாது ஆஹ் அப்பறம் அதுல வந்து பழுப்பு எதாவது தோன்றும் வயல்லலாம் மோசமா இருக்கும் அஹ் எந்த அளவுக்கு விவசாயி வந்து உள்ள பணம் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அதை எடுக்கணும் ஆனா அதை எடுக்குறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயமே கிடையாது இராப்பகலா வந்து அதுக்கு வந்து பாடுபடுவாங்க

இருங்க அனிதா உங்க பின்னாடி ஏதோ சத்தமா கேட்டுட்டுருக்குது இப்படியே போனா ஒன்னும் ஆவாது கொஞ்சம் சத்தத்தை குறைச்சா நல்லா இருக்கும் அனிதா சரிங்க அதித்தி நா இங்கே பாக்குறேன் என்ன இருக்குன்னு

அதித்தி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் நானே சொல்லிக்கிட்டுத் திரியுறேன் நீங்க சொல்லுறதுலாம் நா கவனிக்கிறதுதான் எனக்கு ஒரு வேலையா வச்சிருக்கேன் ஏனா உங்க மூலியமா எனக்கு நிறையா விஷயம் தெரியுது அதுதான் அதுதான் அதிசயமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு விவசாயத்துல தவிற்கவேண்டியதுனா வந்து செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி மருந்து அஹ் அந்த வளர்றதுக்குன்னே ஒரு சில மருந்தெல்லாம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் ததவிற்கணும் அப்பறம் வந்து இந்த கோழி இந்த கால்நடையில இருக்குல்ல அதோட போட்ட எச்சம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதுவுமே தடுக்க வேண்டியதாமாம் அப்பறம் மரபணு மாற்றப்பட்ட உயிரினம், மனித சாக்கடை கழிவு இதெல்லாம் வந்து போடவேக்கூடாது அப்படின்னு நா ஒரு book ல படிச்சதா எனக்கு ஒரு நியாபகம் நீங்க என்ன சொல்றிங்க அனன்யா அது என்னமோ உண்மைதான் ஆனா இதுல சபல இதுவந்து கேடு தரக்கூடியது பல இது வந்து நல்நன்மை தரக் கூடியதுன்னு கூட சொல்லலாம் அஹ் இங்வந்து ஒரு time வந்து அஹ் நடவு நடும்போது பாக்கும்போது அந்த urea potash உ இதெல்லாம் போட்ற TAT இதெல்லாம் போட்றத்துக்கும் னம்ப வீட்டில இருக்க உரத்தை போட்றத்துக்கும் நிறையா வித்தியாசம் தெரியும் நம்ப வீட்டில இருக்க உரத்த போடும்போது அந்த நெல்லோட மகசூழ் வந்து அதிகமாகிடும்

இப்போலாம் ஒரு ஒரு வீட்டில வந்து ஒரு acre க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வண்டிய வச்சு எதுத்துட்டு வர்ற அளவுக்கு தான் எருவெல்லாம் இருக்கு என்ன பண்ணுறது loan வாங்குறாங்கங்குற பேருல வெறும் மருந்த வாங்கி வயல்ல கொட்டீட்டு இருக்காங்கே

சரிதான் அனன்யா அனிதா உங்களுக்கு எதாவது தெரிஞ்சத சொல்லுங்களேன் இந்த கிராமத்து பக்கத்துலயெல்லாம் வீட்டுக்குள்ள பூச்சி வரக்கூடாதுன்றதுக்காக சாணி மொழுவி வைப்பாங்க இல்லையா சாணியே பயிருக்கும் நம்ப உரமா use பண்ணுவா உரமா பயன்படுத்தலாம அனன்யா அந்த மாதிரி எதாவது இருக்கா கண்டிப்பா பயன்படுத்தலாம் ஏனா அது வாசல்லையே வீட்டு வாசல்லையே தெளிப்பாங்க எஎன்ன பொருத்தவரையிலும் அதான் நல்லதே இங்கயெல்லாம் வந்து யாரும் அத கிடையாது தான் ஏனா அந்த அளவுக்கு தரையும் கிடையாது எல்லாரும் இருந்த இடத்துலலாம் வெறும் cement தான் போட்டிருப்பாங்க அந்த சாணம் எந்த அளவுக்கு இப்போ corona ன்னு ஒரு இது வந்திருந்துச்சே

உம் நீங்க சொல்றது correct தான்னு எனக்கு தோனுது அஹ் இந்த அடுப்புகரியெல்லாம் வேற பயன்படுத்டுவாங்களாம் விவசாயத்துக்கு எனக்கே இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியுது ஒரு அண்ணா சொன்னாரு அடுப்புகரியெல்லாம் use பண்ணுவாங்க நாங்க அதை தான் use பண்றோம் அஹ் அது வந்து பயன்படுத்துனா நல்லா வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பறம் வந்து எங்க வீட்டில ரோஜா செடி வச்சிருக்குறப்போ அந்த முட்டை இருக்குல்ல பச்சை முட்டையோட ஓடு அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா வளத்துக்குட்டுருந்தோம் இப்போ கூட ரெண்டு மூனு ரோஜாலாம் பூத்திருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதோட நம்ம இதை முடிச்சுப்போம் எங்க அப்பா வேற கூப்புடுறாரு என்னன்னு போய் கேட்டுட்டு வாறேன் நன்றி அனன்யா நன்றி அனிதா